மேல ஒரு பூ சட்டியில ஆரஞ்சு கலர் பூ ஒன்னு அழகா தொங்குது.

மூணாவது வரிசை ஃபுல்லா லிகுய்ட் பாட்டில்கள் அடுக்கி வச்சிருக்காங்க.

இந்த கடையோட பேர் வந்து த டர்னிங் ட்ரை கிளீனர்ஸ் .

இந்த டேபிள் மேல வெள்ள கலர் துணி ஒன்னு வெச்சிருக்காங்க.

இந்தப் படத்துல நம்ம ஒரு காட்டேஜ் பாக்கலாம்.

இத சுத்தி நறைய மரங்கள் தண்ணி எல்லாமே இருக்குது.

இந்த படத்துல நம்ம ஒரு சினிமா தியேட்டர பாக்கலாம்.

இந்தப் படத்துல நம்ம தீயணைப்பு துறையோட வண்டி நிறுத்துற ஷெட்டு பாக்கலாம்.

இங்க உள்ள வேல செய்றவரு ஒருத்தர் நின்னுட்டுருக்காரு.

கைல வைக்கற கப்ல காஃபி இருக்குறது தெரி --

இங்க நம்ப ஒரு பள்ளிக்கூடத்தோட நுழைவு வாயில பாக்கலா.

பக்கத்திலேயே ஒரு போர்டுல நோ ஸ்மோக்கிங்னு எழுதிருக்காங்க.

இங்க சிலர் வரிசையில உக்காந்து சிலர் நின்னு இவங்க விளையாடுறத பாக்குறாங்க.

இது வந்து சின்ன பசங்களுக்கு குரான் சொல்லிக் குடுக்குற எடோ.

இந்த படத்துல நம்ம ஒரு மொபைல் கடைய பாக்கலாம்.

இந்த மொபைல் கடைக்கு மேல ஏர்டெல் ஃபோர்_ஜி வோடஃபோனுன்னு ரெண்டு போர்டு போட்டு வெச்சிருக்காங்க.

அங்க கொஞ்ச பேர் வெளியில க்ரு ரெண்டு குரூப்பா நின்னு பேசிட்ருக்காங்க.

இங்க ஒரு கட்டில் ஒரு சேரு டி_வி மூனு போட்ருக்காங்க.

இந்த ரூம் வெளிச்சத்துக்காக சீலிங்லையு முன்னாடி செவிர்லையு ரெண்டு பெரிய பெரிய லைட் போட்ருக்காங்க.